இந்த படத்துல நெறைய சாமி சிலைங்க வச்சிருக்காங்க.

பேக்ல ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டுல நெறைய பூ இருக்கு.

இந்த படத்துல நர்மதாஸ் பேன்சி பெல்ட் ஒரு கடை இருக்கு.

படத்துல ஒரு ஆபீஸ் தெரிது அந்த ஆபீஸ்ல மூணு சேர் இருக்கு.

இந்தப் படத்துல ரெண்டு புது வண்டிங்க வெச்சிருக்காங்க அந்த வண்டிகளுக்கு மேல மாலெ வெச்சிருக்காங்க.

அந்த வீட்டு பிரண்ட்ல ஒரு ஸ்ம்மிங் ஃபுல் இருக்கு அந்த ஸ்ம்மிங் பஃபுல்லா ரெண்டு பேரு இருக்காங்க.

நிறைய பூச்செடி வச்சிருக்காங்க நிறைய விதமான பூச்செடி.

பேக்ல ஒரு கார் வருது.

அது மட்டும் இல்லாம பக் ல ரெண்டு ஏ_சி வச்சிருக்காங்க இதுல ரெண்டு நபர் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க.

பின்னாடி ஃபிரண்ட் ரோடுல ரெண்டு வன் வண்டில ரெண்டு பேர் போறாங்க.

அந்த காரு காரோட ஃபிரண்ட ஓபன் பண்ணிருக்காங்க அந்த காரோட சைட்ல ஒரு ஆள் நிக்குறாங்க.

இந்த படத்துல ஒரு அழகான ஒரு ஏரி இருக்கு இந்த ஏரி கொஞ்சம் கலங்கி இருக்கு.

சுத்தி நெறைய மரம் எல்லாம் அழகா இருக்கு.